இங்க கிரீன் கலர்ல மேட்டு விருச்சுறுக்காங்க அ வால்ல வந்து ஏ_சி மாட்டிர்காங்க.

முன்னாடி இ_பி லைன் வந்து நெறைய வயர் போயிட்டுருக்கு. கீழ ஒரு ரெண்டு டூ வீலர் நிக்குது.

இது ஒரு ரயில்வே ஸ்டேஷனு ட்ராக் ஒன்னு தெரியுது உன்னொரு ட்ராக்ல வந்து ட்ரெயின் ஒன்னு நின்னுட்ருக்கு.

இங்க ரெண்டு பேர் வந்து பழைய பில்டிங்க வந்து இடிக்கிறாங்க.

அ இது மொகப் மாரி தெரியிது என்ட்ரன்ஸ்ல ரெண்டு பைப்பு மேல ஒரு போர்டு வச்சுருக்காங்க.

இங்க ஒரு செட்டு போட்டு ஒரு எடோ இருக்கு.

இது ஒரு கிரேன் வண்டி வந்து பல்லோ தோண்டுது.

சுத்திலு சின்ன சின்ன புல் தர இருக்கு.

கீழ வந்து பாய் விரிச்சி இருக்கு.

இங்க கடல்லு கடல் தண்ணி வந்து ப்ளூ கலர்ல தெரியுது.

அ உள்ள ஒரு பிளாக் கலர் சேர் இருக்கு.

ஷெட் அடிச்சிருக்காங்க இந்த சைட் ஒயிட் கலர் போர்டு ஒன்னு இருக்கு அ கீழ மரங்கள் இருக்குது.

அ சென்டர்ல ரெயில்வே ட்ராக் இருக்கு.

இந்த சைடு ஒரு கட தொறந்திருக்கு.

அந்த படிகட்ல வந்து ஒருத்தர் ஒக்காந்துட்ருக்காரு.

ஸ்ட்ரீட் லைட்டு இருக்கு காம்போண்டு வாலுக்கு உள்ள ஒரு பில்டிங்ஸ் தெரியுது அதுல வந்து ப்ளூ கலர்ல அந்த மாரி என்ட்ரன்ஸ் மாரி கோவில் எல்லா பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

பிளாட்ஃபார்ம் ஓரமா ஒயிட் அண்ட் பிளாக் கல்லுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

பக்கத்துல பெரிய பெரிய மரங்கள் இருக்கு.

இங்க ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு சுத்தி காம்பவுண்ட் வால் போட்ருக்காங்க காம்பவுண்ட் வாலுக்கு பின்னாடி நெறைய மரங்கள் இருக்கு.

ட்ரெயின்ல வந்து சென்டர்ல வந்து இந்தியன் ரயில்வேஸ்னு சொல்லிட்டு எழுதிருக்கு சுத்தி நெறைய மரங்கள் இருக்கு.

இங்க ஒரு ஹாலு . அதுல வந்து பிளாஸ்டிக் சேர்ஸ் இருக்கு நறைய. ஓரமா நறைய அடுக்கி வச்சிருக்காங்க. இங்க ஒருத்தர் படுத்துட்டுருக்காங்க.

ஒரு ரெட் கலர் பேக் ஒன்னு இருக்கு.

சுத்தி நறைய மரங்கள் இருக்கு வாழைமரம் இருக்கு.

இந்த வேலி மேல வந்து ரெண்டு மூணு துணி போட்டு வெச்சிருக்காங்க.

அங்க பிளாக் கலர் ரவுண்டு சர்கள் மாரி நெறைய மாட்டி வெச்சிருக்காங்க.

அதோட டிசைன்ஸ் வந்து ஒரு முடி முடியா வர மாதிரி ஒரு ஸ்னோ அப்டின்னு ஸ்னோ கிங்டம்னு போர்டு இருக்கு.